இல்ல mam நீங்க சொல்ற reason correct -தா. two AM எனக்கு flight பாத்தீங்கனா. வேற flight மாத்துவீங்க. அது ஒரு threeAMfourAM போல இருக்கும். இப்போ நா வந்து பாத்தீங்கனா காலைல சென்னைல இருக்கேன் இப்போ eleven thirty இங்க பாருங்க இப்போ கூட time eleven fifteenAM ஆகுது எப்படியும் பாத்தீங்கனா twelveAMtwoAMthreeAM ஆகரதுக்கு ஒரு eight hours -ஓ twelve hours -ஓ time இருக்கும். அந்த in between time -ல எனக்கு என் refund amount கெடைக்குமா? அதா question நா கேக்கறேன் என்ன mam airlines இது? ஒன்னும் புரியல mam last minute -ல வந்து cancel ஆயிருச்சுனு சொல்றீங்க சொல்லுங்க mam mam line -ல இருக்கீங்களா இல்லையா mam?

வேற எதாச்சும் சரி வேற என்னனு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க தெரிஞ்சுப்போம். என்னென்ன flight இருக்குது. அது through -ஆ போகுதா எத்தன hours -ல போகுது எவ்வளவு சீக்கிரம் போகுது அது சொல்லுங்க சொல்லுங்க mam அது வந்து பாத்தீங்கனா இப்போ monday -க்குள்ள போயிருமா இல்ல monday afternoon -குள்ள போகுமா? Okay okay ஓ Okay okay okay mam mam ஒரு நிமிஷம் wait பண்ணுங்களேன். கொஞ்சம் இருங்க wait பண்ணுங்க

உம் உம் Mam உங்க process -ஏ எனக்கு புரியல serious -ஆ. நீங்க correct -ஆவே சொல்ல மாட்டேங்க்றீங்க. first class first class போறது பிரச்சினை இல்ல. first class எதுக்கு book பண்றோம்னா நாங்க வந்து

Second class book பண்ணிங்கனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் பாத்தீங்கனா. எனக்கு meeting அப்போ நா ready யே ஆக முடியாது. ஏன்னா mind -ஏ ஒரு upset ஆன மாதிரி இருக்கும் Mam அந்த இதுதா mam எனக்கு cancel ஆச்சு எனக்கு Air Indigo சொன்னீங்க mam. Air Indigo mam அது Air Indigo -ல பாத்தீங்கனா இப்போ என்ன சொன்னீங்க? First class இருக்கா? சரி அதுக்கு amount சொல்லுங்க

Seventy -ஆ ninety -ஆ mam? தெளிவா சொல்லுங்க mam உங்க line clear -ஆ கேக்கமாடேங்குது

Mam சொல்லுங்க mam serious -ஆ பேசிட்டிருக்கேன் என்ன mam line -லயே இருக்க மாட்டேங்கிறீங்க? Mam இல்ல mam உங்க side -ம் அதா mam கேக்க மாட்டேங்குது. கேக்குதா இல்லையா mam? ஆஹ் சொல்லுங்க mam இப்போ எவ்வளவு mam? seventy -யா ninety ninety nine so ninty -ஆ mam? so இப்போ ninety thousand nine இப்போ திடீர்னு அதையும் last minute -ல cancel பண்ணிங்கனா என்ன பண்றது? Waste ஆயிரும். Already பாத்தீங்கனா one and half இப்போ ninety போட்டேன்னா two and half lakhs waste -ஆ போயிரும். நா கடைசி வரைக்கும் இங்கேயே சென்னைல உக்காந்திருக்க சொல்றீங்களா? இல்ல நீங்க confirm -ஆ இல்ல நீங்க confirm -ஆ

இப்போ நெறைய first class seat -லாம் available -ஆ இருக்குதான mam? ஏன்னா last minute -லாம் பாத்தீங்கனா ஒரு சீட்டுக்காக late ஆச்சு. So இந்த time -ல இந்த இதுவும் போயிருச்சுனா கொஞ்சம் risk -ஆ இருக்கும் So அதா கேட்டேன் available -ஆனு. நெறைய seat இருக்கறதுக்கும் last minute -ல ஒரு சீட்டுக்காக என் ticket cancel பண்ணிட்டீங்க. வேற ஒருத்தர்க்கு ஒரு three minutes -ல book பண்ணதனால. இப்போ நா இப்போ இப்போ lots of seats இருக்கா mam? ஓ Okay okay thank you so much mam. இப்போ என்னோட details already உங்களுக்கு அனுப்பிருப்பேன் இந்த refund -ல கூட பாத்தீங்கனா Bank details என்னோட phone number எல்லாம் இருக்கும். என்னோட passport copy எல்லாமே இருக்கும். Proof details எல்லாம் இருக்கும். அந்த இதுக்கே நா வந்து பாத்தீங்கனா amount மறுபடியும் ninety thousand இது பண்ணிடறேன். எனக்கு பாத்தீங்கனா amount ninety thousand இது பண்ணிடறேன். எனக்கு பாத்தீங்கனா இன்னைக்கு night -டுக்குள்ள எத்தன மணிக்கு mam refund ஆகும்? Night elevenPM -ஆ mam? refund ஆக என்ன mam? காலைல இப்போ eleven பாருங்க இப்போ பாருங்க உங்கக்கிட்ட ஒரு fifteen minutes போல பேசிருப்பேன். eleven thirty ஆயிருச்சு. Eleven thirty இருந்து elevenP. M வரைக்கும் நா வந்து refund ஆகாம எப்படி mam இருக்கும் அதாவது பாத்தீங்கனா twelve hours refund hours mam. twelve hours -ஆ refund ஆகறதுக்கு? So okay okay. okay mam. நா வந்து மறுபடியும் night வந்து confirm பண்ணிக்கலாம்ல book பண்ணிருக்கீங்கல்ல true -தான? நா சீக்கரம் கனடா போயிருவேன்ல mam? Okay okay thank you. Okay ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கனா அங்க வந்து பாத்தீங்கனா திடீர்னு வேற country -ல போய் land பண்ணிட்டு அங்க late ஆகாதுல? ஏன்னா எனக்கு என எனக்கு முக்கியம் பாத்தீங்கனா என் time -தா முக்கியம் எனக்கு. நா time -ல correct -ஆ போகனும் எனக்கு டை நா time -க்குள்ள சீக்கிரம் போகனும் அதுதா எனக்கு முக்கியமே Already bank என் bank details, என் phone number, என் address, என்னோட passport pass எல்லாமே உங்கக்கிட்டதா இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கனா என் account number இருக்கும். அந்த இதுல பாத்தீங்கனா account number இருக்கும். அந்த account number வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இப்போ amount nine thousand போட்டு விடுவேன் உங்க இதுக்கு. நா போட்டு விட்டதும் நீங்க check பண்ணிட்டு எனக்கு பாத்தீங்கனா ticket -க்கான copy -யும் எனக்கு send பண்ணி விட்டிருங்க எனக்கு. ஓ okay okay okay thank you so much mam. Mam confirm -தான mam? இதும் Okay okay okay. thank you so much mam. ஒரு fifteen minutes -ல உங்களுக்கு amount போட்டு விட்டுடறேன் mam. எனக்கு நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ticket copy confirm ஆனதுக்கான copy மட்டும் எனக்கு send பண்ணிருங்க ஆஹ் thank you sir ஆப்ரிக்காவில் ஆப்ரிக்காவானது மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய நிலத்தோற்றங்களை உள்ளடக்கியது ஆப்ரிக்காவின் இயற்கை அமைப்பை எட்டு பெரும் பிரிவு பிரிக்கலாம் ஆப்ரிக்கா முக்கிய தீவு மடகாஸ்கர் ஆகும் ஆப்ரிக்காவின் வடப்பகுதியில் உள்ள உலகப் புகழ் பெற்ற சகாரா பாலைவனம் அமைந்துள்ளது இது மிகப்~ மிகப் பெரிய வெப்ப மண்டல பாலைவனம் ஆகும் ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது சகாராவின் மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடலும் கிழக்கில் செங்கடலும் வடக்கில் மத்திய தெற்கில் சாஹில் ஆகியன இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன இப்பாலைவனம் அல்ஜீரியா சாட் லிபியா மொராக்கோ நைஜர் மேற்கு சகாரா சூடான் மற்றும் துனிசியா ஆகிய பதினோரு நாடுகளில் பரவியுள்ளது சகாரா பாலைவனம் மலைகள் பீடபூமிகள் ஏர்க்கஸ் பாலைவனசோலை மணல் மற்றும் சரளை மூடிய ம~ சமவெளி உப்பு ஏரி ஆற்று கொப்பரை பக்கம் ஊதுப் ப~ பள்ளங்கள் போன்ற பல்வேறு நிலத்தோற்றங்கள் உள்ளடக்கியது சாட் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையின் மௌண்ட் கௌசி சிகரம் சகார பாலைவனம் பகுதி மிக உயரமானதாகும் எகிப்தில் அமைந்துள்ளது காட்ட~ கட்டாரா ஊதுப்பள்ளம் சகாராவில் அமைந்துள்ளது ஆழமான பகுதியாகும் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு மீட்டர் நைல் மற்றும் நைஜர் ஆறுகள் சகாரா பாலைவன வழியாக பாய்கிறது அட்லாண்~ அட்ல~ அட்லஸ் மலை ஆப்ரிக்காவின் வடமேற்குப் பகுதியில் அமைந்துள்ளது இளம் மடிப்பு மலையாகும் மத்திய திரை மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனம் வருகிறது இதன் உயரம் சிகரம் டோப்கல் ஆகும் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தேழு மீட்டர் ஆகும் ஷாஹில் என்றால் என்ன எல்லை அல்லது விளிம்பு என்று பொருள் கொள்ளும் ஷாஹில் என்று ஷாஹில் என்று அரை வறண்ட சவானா பாலைவனமாகும் இது வடக்கில் அமைந்துள்ள பாலைவனத்திற்கு தெற்கில் உள்ள சவானா புள்ளி புல்வெளிக்கும் இடையில் அமைந்துள்ளது இது கிழக்கு மேற்கில் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இப்பகுதி தரிசு மற்றும் மணற்பாங்கான பாறைகளுடன் கூடிய அரை பிரதேசமாகும் இப்பகுதி தெற்கில் உள்ள வலம் இறங்கி மிகுந்த தெற்கு தெ~ வெப்பமண்டல பகுதி மற்றும் வடக்கே உள்ள பாலைவனம் ஆகிய இரண்டு பகுதிகளுக்கு இடையிலே இயற்கை மற்றும் கலாச்சாரங்களில் கலாச்சா~ கலாச்சாரங்களில் இய~ இயற்கை மற்றும் கலாச்சார மாறுபாடுகள் கொண்ட பகுதியாக உள்ளது பரவலான மரங்களை கொண்ட வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா பாலைவனங்கள் புல்வெளி அமைந்து நடுக்கோட்டிற்கு அருகில் அமைந்துள்ள மலைக்காடுகளுக்கு வடக்கு மற்றும் தெற்கு என இரு பகுதிகளில் காணப்படுகிறது ஒரு சில பகுதியில் மரங்களும் மற்ற பகுதியில் உயரமான புற்களும் காணப்படு~ இப்பகுதி பல்வேறு வனவிலங்கு மேய்ச்சல் நிலங்களாக உள்ளன சேரன்கட்டி சமவெளியானது சவானா பகுதியில் அமைந்துள்ள மிகப் பெரிய திறந்தவெளி சமவெளி ஒன்றாகும் இச்சமவெளி வந்து திறந்தவெளி மிருகசாலை என்று அழைக்கப்படுகிறது பெரிய மிக பெரிய அளவு பள்ளத்தாக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் பிளவு பள்ளத்தாக்கு புவியின் உட்புவியின் மேற்பரப்பு அருகில் நிலவியல் தட்டுகள் நிக~ நுகர்வு நுகர்வு நகர்வுகளாகவே உருவாகும் ஒரு பெரிய பிளவு அமையும் இப்பிளவு பள்ளத்தாக்கு ஆப்ரிக்காவின் முக்கிய புவியியல் மற்றும் நிலவியல் அம்சங்கள் ஒன்றாகும் இது ஆசியாவின் வடக்கு சிரியாவில் இருந்து ஆப்ரிக்காவின் மத்திய மொசாம்பிக் வரை ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது இது கிழக்கு ஆப்பிரிக்கா வழியாக நீண்டு பல ஏரிகளை காணக்கூடியது ஆப்ரிக்காவின் பெரிய ஏரிகள் பிளவு பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர்ச்சியாக காணப்படும் புவியில் காணப்படும் உறையாத மேற்பர~ மண்ணில் இருபத்தைந்து சதவீதம் ஆப்ரிக்கா பெரிய ஏரிகளுக்கான பிரிவு ஏழு பெரிய ஏரிகள் காணப்படுகின்றன இப்பகுதியில் அமைந்துள்ள விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவின் மிகப் பெரிய நன்னீர் ஏரியாகும் அஹ் ஆப்பிரிக்காவின் ஐக்கிய நாட்டின் சுப்பீரியர் ஏரிக்கு அடுத்து உலகில் இரண்டாவது பெரிய நதியாக உள்ளது நைல் நதியின் பிறப்பிடமாக உள்ளது இப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள டான்கான்யிகா ஏரியானது உலகின் ஆழமான மற்றும் மிக அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி ஆகும் ஆல்பர்ட் எட்வர்ட் கிவ்

ஆப்ரிக்காவில் அமைந்துள்ள பெரும்பாலான மலைகள் ஆஹ் தாவர வகைகள் ஓரிடத்தில் மழை பொழிவின் அளவு வெப்பநிலை நிலத்தோற்றம் மண்ணின் தன்மை போன்றவற்றிற்கு ஏற்ப உருவாகி உள்ளன இக்கண்டத்தில் மொத்த நிலப்பரப்பில் சுமார் இருபத்தையாயிரம் காடுகள் சூழப்பட்டுள்ளது பல்வேறு தற்போது ஆப்ரிக்காவில் காணப்படும் தாவர இனம் மற்றும் விலங்குகள் வேண்டுவன காலத்தில்

சகாரா பாலைவனத்தில் கினியா கடற்கரை நோக்கி வீசும் வறண்டாவின் புழுதி தலக் காற்று ஹார்மாட்டான் என்று அழைக்கிறது சகாரா பாலைவனத்தில் இருந்து மத்திய திரைக்குள் நோக்கி வீசும் காற்~ காற்று தெராக்கோ என்றும் அழைக்கப்படுகிறது வெப்பமண்டல காடுகள் புவியின் அணிகலன் என்று உலகின் பெரும் பந்த வர்த்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்ரிக்காவில் ஒரு மில்லியனும் அதிகமான விலங்குகள் வ~ வ~ விலங்கின் வகைகள் காணப்படுகின்றன இவற்றில் புவியின் மிகப் பெரிய அஹ் யானைகள் மற்றும் உயரமான ஒட்டகச்சிவிங்கி நிலவாழ் விலங்கினங்களும் அடங்கும் வெள்ளை காண்டாமிருகம் வெஸ்டர்ன் கிரீன் மாப்~ மாப்னா வரிக்குதிரை ஆப்பிரிக்கா யானை மனித குரங்கு காட்டெருமை நீர் யானை மற்றும் ஒட்டகச்சிவிங்கி போன்ற~ போன்றவை மிக முக்கியமான விலங்கினங்களாகும் போன போன போ~ அஹ் குரங்கு வகை காட்டு உம் நாய்கள் கழுதைப்புலி மற்றும் லெமூர் நரி போன்ற முகம் கொண்டவை ஆகிய விலங்குகள் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு உரித்தான சில விலங்குகள் ஆகும் வேளாண்மை ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிக முக்கியமான பொருளாதார கோதுமையானது மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் மத்திய திரைக்கடல் ப~ பகுதிகள் நைல் பள்ளத்தாக்கு பகுதிகள் அஹ் பயிரட~ பயிரடப்படுகிறது கினியா கடற்கரை மொசாம்பிக் மடகாஸ்கர் மற்றும் நைல் பள்ளத்தாக்கு பகுதிகள் அஹ் பயிரடப்படுகிறது மக்காச்சோளம் மற்றும் திணை வகை பயிர்கள் அனைத்து பீடபூமி பகுதி பயிரிடப்படுகிறது பருத்தி ஆப்பிரிக்காவின் முக்கிய பயிராகும் எகிப்து மற்றும் சூடானில் உலகத்தரம் வாய்ந்த நீண்ட இலை பருத்தி பயிரிடப்படுகிறது coffee எத்தியோப்பியாவில் பயிரிடப்படுகிறது கானா நாடு கோக்கோவின் முதன்மை உற்பத்தியாளராக எண்ணெய் எண்ணெய் பனை மேற்கு ஆப்ரிக்கா ஆஹ் மேற்கு ஆப்ரிக்கா ஆகிய நாடுகளில் பயிரிடப்படுகிறது கரும்பு கரும்பு ரப்பர் உம் சணல் புகையிலை ஆகியவை ஆப்ரிக்கா மற்ற முக்கிய பயிர்களாகும்

மற்றும் அங்கோலா ஆகிய நாடுகளில் வைர ந~ வைர சுரங்கங்கள் காணப்படுகின்றன தென் ஆப்பிரிக்காவில் உள்ள கிம்பர்லி ஆப்பிரிக்காவின் முக்கியமான வைர உற்பத்திய மையமாகும் அங்கோலா நைஜீரியா மற்றும் காங்கோ நாடுகள் அதிக எண்ணெய் வ~ வளத்தை கொண்~ தென் ஆப்ரிக்கா நமிபியா மேற்கு ஆப்ரிக்கா மற்றும் கானா நாடுகளில் தங்கம் காணப்படுகிறது குரோமியம் உம் கோபால்ட் தாமிரம் இரும்பு தாது மக்னீசியம் துத்தநாகம் மற்றும் நிக்கல் ஆகியவை ஆப்ரிக்கா கண்டத்தில் பரவலாக காணப்படுகின்றது போக்குவரத்து ஒரு பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சி முக்கிய பங்கினை வகிக்கிறது பாதகமான இயற்கை நிலத்தோற்ற அமைப்பு மந்த பொருளாதார வளர்ச்சி ஆப்ரிக்கா நாடுகளில் போக்குவரத்து வளர்ச்சியை பாதிப்படைய செய்கிறது அஹ் நிலவழி போக்குவரத்து ஆப்ரிக்காவின் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து அமைப்பானது உம் ஹம் பாலைவனம் மற்றும் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சாலைகள் மற்றும் இரும்புப் பாதைகள் அமைப்பது மிகவும் கடினமானதாகும் தென் ஆப்பிரிக்காவின் கென்யா, எகிப்து, லிபியா, மொராக்கோ மற்றும் நைஜீரியா ஆகிய போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு ஓரளவுக்கு சாலை மற்றும் இரும்புப் பாதை போக்குவரத்துக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது ஆஹ் நீர்வழி நீர்வழி போக்குவரத்து ஆப்ரிக்காவில் கடல் வர்த்தக பாதைகள் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு கிழக்கு பகுதியும் ஆப்பிரிக்காவிற்கு வடக்கு பகுதி அமெரிக்காவிற்கு ம~ மேற்கு பகுதியிலும் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடலில் டர்பன் அஹ் டர்சா ~ டர்சாலா மத்திய தரைக்கடலில் போர~ போர்சைடு மற்றும் அலெக்~ அஹ் அலெக்ஸாந்திரியா அட்லாண்டிக் பெருங்கடல் கேப்~ அஹ் கேப்டவுன் அல்ஜீயஸ் மற்றும் அபிட்ஜன் ஆகியவை முக்கிய ஆகும் வான்வழிப் போக்குவரத்துக்கு ஆப்ரிக்காவின் முக்கிய தலைநகரங்களாகும் உலகின் பிற பகுதிகளில் இணைப்பு கெய்ரா ஜெக~ ஜோகன்னஸ் பர்க் நைரோபி டாக்கா அடிஸ் அபாபா காஷாபிளாங்கா டர்பன் டவுசலா மற்றும் லோகோஸ் முக்கியமான பன்னாட்டு விமான நிலையமாகும் மக்கள் தொகை ஆப்ரிக்கா உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்ட~ கண்டமாகும் ஐக்கிய நாட்டு சபையின் மதிப்பின் படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆப்ரிக்காவின் மக்கள் தொகை நூத்தி முப்பத்தி ஒண்ணு கோடிகளாகும் இயற்கை நிலத்தோற்ற தடைகள் காரணமாக மக்கள் தொகை பரவல் சமச்சீர் அற்று காணப்படுகிறது ஆப்பிரிக்காவின் சராசரி மக்களடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நாற்பத்தி அஞ்சு நபர்களும் கண்டத்தின் மொத்த மக்கள் தொகையின் நாற்பத்தி அஞ்சு நகர்புறத்திலும் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் கிராமத்திலும் வசிக்கின்ற~ நைல் டெல்டா பகுதி மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் ஆப்பிரிக்காவின் மக்களடர்த்தி மிகுந்த பகுதிகளாகும் ஆப்ரிக்கா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நைஜீரியா அதனை தொடர்ந்து எத்தியோப்பியாவும் உள்ளது உலகில் காணப்படும் மிக முக்கியமான பழங்குடியின மக்கள் வந்து பிரதேசத்தின் பூர்வீக மக்~ குடிமகள் குடிமக்கள் வா~ வார்கள் பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம், மொழி மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர் அபர் பாட்வா டிங்கா மசாய் திக்மீர் ஜூலு சுவான் மற்றும் ஆகியோர் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடியின மக்களாகும் கண்டம் வந்து உலகின் மற்ற பகுதியின் தொலைதூரத்தில் தனித்தமைந்ததால் இது கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டமாகும் உலகின் மிகப் பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டமாகவும் உள்ளது ஆஹ் கண்ட பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படும் ஒரே இங்கு தனித்துவமான பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காணப்படுகின்றது எனவே கண்டத்தை பற்றி மேலும் ஆராய்வோம் ஆஸ்திரேலியா கண்டத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதிலே கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடித்துள்ளார் ஆஸ்திரேலியா பத்து புள்ளி எண்பத்தி நாலு தென்னசம் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி எட்டு தென்னசம் வரையிலும் நூத்தி பதிமூணு டிகிரி கிழக்கு தீர்க்கம் வரை கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது மகரரேகை இக்கண்டத்தில் ஏறத்தாழ இரண்டு சமப்பகுதிகளாக பிரிக்கிறது இந்நாட்டின் பரப்பளவு சுமார் ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு மில்லியன் ஆஸ்திரேலியா இது ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் தேசங்கள் கொண்டது தெற்கு ஆஸ்திரேலியா டாஸ்மோனியா

ஆஸ்திரேலியா தலைநகரம் சிட்னி உம் இது கண்டம் எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஆஹ் தீவுகளை கொண்டது தீவு ஆஹ் மாக்னெட் தீவு தீவு தீவு பிலிப் தீவு கங்காரு தீவு ஆகியவை ஆஸ்திரேலியா அதிக வேறுபாடற்ற நில அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியாகும் நிலத்தோற்ற அமைப்பின் அடிப்படையில் மூன்று பிரிவு இயற்கை பிரிவுகளை காணப்படுகிறது மேற்கு ஆஸ்திரேலியா பெரிய பீடபூமி மத்திய நிலங்கள் அஹ் கிழக்கு ஆப்பிரிக்க நிலங்கள் ஆஸ்திரேலியாவின் மேற்கு அமைந்துள்ள பீடபூமி ஒரு மிகப் பெரிய

சமமான மேற்பரப்பை உடையது உலகின் மிகப் பெரிய ஒற்றை சிற்ப பாறையான அயர்ஸ் பாறை அல்லது உல்லூரு~ உலுரு பாறையானது வறண்ட பிராந்தி~ மைய பகுதியில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி இரணூ~ எண்ணூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டது. ஆஸ்திரேலியாவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும் பெனாட்டர் என்று அழைக்கப்படுகிறது அஹ் மக் மக் மக்டொனல் மற்றும் மாஸ்கிரோவ் மலைத்தொடர் பீடபூமி அமைந்துள்ளது நல்லூர் நல்லறப்ப சமவெளி மிகப் பெரிய பாதை மிகப் பெரிய விக்டோரியா பாலைவனம் மேற்கு மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது தாழ் நிலங்கள் வடக்கில் கார்பென்டரியா வளைகுடாவில் தெற்~ தெற்கே இந்திய பெருங்கடல் வரை நீண்டுள்ளது மத்திய ஆஸ்திரேலியா பெரிய உள்நாட்டு வடிகால் படுகை அமைந்துள்ளது ஐர் ஏரி இப்பகுதியில் அமைந்துள்ள மிகப் பெரிய உவர் ஏரி இங்கே ஏரியாகும் முர்ரே டார்லிங் ஆற்று தொகுப்பு மற்றும் மத்திய பகுதி அமைந்துள்ளது பெரிய ஆற்றின் பகுதி மத்திய தாழ்நிலப் பகுதியிலே தென்பகுதி காணப்படுகிறது எதற்கு ஆஹ் நிலங்கள் சுமார் மூவாயிரத்து கிலோமீட்டர் நீளம் ஆஸ்திரேலியா எல்லை கிழக்கு எல்லை பகுதியில் காணப்படுகிறது வடக்கில் உள்ள யார்க் முனையிலிருந்து தெற்கில் டாஸ்மோனியா வரை நீண்டுள்ளது அஹ் கிழக்~ மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரித்தனர் இவை பெரும் ஆஸ்திரேலியா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஆஸ்திரேலியா மிக உயரமான மலைத்தொடர் ஆகும் பனியால் சூழப்பட்டு மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் கோசியஸ்கோ இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது மீட்டர் ஆகும் இது நியூசவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவின் அதன் அஹ் முக்கிய நிலத்தோற்றங்கள் இயற்கை நிலத்தோற்றங்கள் சிறப்பு பெரிய ஆர்ட்டிசியன் வடிநிலப்பகுதி பெரிய பவளத்திட்டு தொடர் இருந்து வேகமாக வெளியேறும் நீரில் உள்ள ஆர்ட்டிசியன் நீருற்றுள் எண்ணப்படுகிறது நீருற்றுள் கொண்ட புகை பகுதி ஆர்ட்டிசியன் வடிநிலப்பகுதி ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய ஆர்ட்டிசியன் படுகை உலகின் மிகப் பெரிய மற்றும் ஆழமான படுகையாகவும் பெரிய ஆர்ட்டிசியன் வடிநிலப்பகுதி பெரும்பரப்பு அஹ் மலைத்தொடர் மேற்கே அமைந்துள்ளது குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகள் மற்றும் நியூசவுத் வேல்ஸ் தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு அஹ் யூனியன் பிரதேசம் வறண்ட நிலப்பகுதி அஹ் இது ஒண்ணு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது பிறகு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது ஆஸ்திரேலியா பெரிய பவளத்திட்டு தொடர் அஹ் பசுபிக் பெருங்கடல் பகுதி குயின்ஸ்லாந்தின் கிழக்கு கடற்கரை வடக்கு பகுதியில் காணப்படுகிறது சிறிய பவள நுண்ணுயிர்கள் உருவானது சுமார் இரண்டாயிரத்து முண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இது உலகின் இயற்கை அதிசயங்கள் ஒன்றாகும் ஆஸ்திரேலியா குறைந்தபட்ச சராசரி மழைப்பொழிவு தீர்வு இந்நாடு வெப்பம் மிகுந்த அஹ் வறண்டு காணப்படுவதால் நீராவியாதல் அதிகமாக உள்ளது குறைந்த நீரே ஆவி~ ஆறுகளின் மூலம் கடலில் கலக்~ கலக்கிறது முர்ரே மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் ஆஸ்திரேலியா முக்கிய ஆறுகளாகும் முக்கிய வடிகால் அமைப்பு உள்ளன இவ்வடிகால் அமைப்பு ஆஸ்திரேலியாவின் உட்பகுதியில் அமைந்துள்ளது இவ்வடிநிலப்பகுதி சுமார் மூன்று ஆஸ்திரேலியா மத்திய தாழ் நிலங்களை அமைந்துள்ள பௌலர்க்கி எனப்படும் இடத்துல இக்கண்டத்துல அதிகபட்சமாக அஞ்சு டிகிரி செல்ஸியஸ் வெப்பநிலை பதிவாகி~ தலைநகரான கான்பெராவில் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் இருபத்தி இரண்டு டிகிரி செல்ஸியஸ் பதிவாகியுள்ளது

ஸ்வான் இக்கண்டத்தின் முக்கிய ஆறுகளாகும் ஆஸ்திரேலியா உலகின் இரண்டாவது பெரிய மிகப்பெரிய வறண்ட நிலப்பரப்பை கொண்டு~ மகரரேகை ஆஸ்திரேலியா இரு சமமாக பிரிக்கிறது மகரரேகை வடபகுதி மிக வெப்பமான அயன மண்டலம் தென்பகுதி அஹ் குளிர்ந்த மித வெப்ப மண்டல அமைந்துள்ளது வடக்கு கடலோரப்பகுதி பருவக்காற்று காலநிலை கொண்டுள்ளது உம் கோடையில் அதிக வெப்பநிலை பொழிவை பெறுகிறது கிழக்கு கடற்கரை பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் மூலம் அதிக மழை பொழிவு பெறுகிறது வறண்ட வெப்ப மண்டல காலநிலை மத்திய தாழ்நிலை மேற்கு ட~ கடற்கரை பகுதி வரை நிலவுகிறது இப்பகுதி ஆண்டு சராசரி மழை இருவத்தி அஞ்சு மீட்டர் குறைவாக உள்ளது தெற்கு முனையில் அமைந்துள்ள பெர்த் மற்றும் ஒட்டியுள்ள பிரதேசத்தின் மத்தியில் இருக்கிறது மேலை காற்றுகளில் ஆண்டு முழுவதும் டாஸ்மேனிய தீவு மழையை பெறுகிறது வழங்கப்படுகிறது ஆஸ்திரேலியா ஒரு கரை வறண்ட காலநிலை பிரதேசமாக இருப்பதால் தாவர வகைகள் மங்~ மரங்களற்ற பரவலான புதர் புதர் மற்றும் சிறு சிறு ஆஸ்திரேலியா மிகவும் சாதாரண தாவர அமைப்பு பெற்றுள்ளது புரிதல் புரிந்து கொள்ளலாம் ஆஸ்திரேலியாவில் உள்ள தாவரங்கள் மரங்களும் வறண்ட நிலைக்கு ஏற்றவாறு நீர் இன்~ இன்றி நீண்ட காலம் வாழக்கூடிய வறண்டுள்ள தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவை மிக நீண்ட கால வறட்சியைத் தாங்கி வளரக்கூடியவை ஆகும் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதி அதிகம் காணப்படக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய யூக்கலிப்டஸ் ஆகும் காடுகள் மற்றும் மரங்கள் இக்கண்டத்தில் பதினாறு சதவீதம் காடுகளை உள்ளது யூக்கலிப்டஸ் அகசியா மெல்லுக்கா ஆகியவை ஆஸ்திரேலியாவின் முக்கிய மர வகைகளாகும் இக்கண்டத்தில் காணப்படும் எம்பது சதவீத விலங்கினங்கள் உலகின் பிறப்பகுதியில் காணப்படு~ ஆஸ்திரேலியா சுமார் நானூறு வகை பாலூட்டி இனங்களும் சுமார் நாநூத்தி நாப்பது வகையான வயிற்றில் பையுடன் பாலூட்டிக்கான உள்ளன இவ்வகை தங்களுடைய குட்டிகளை தங்கள் வயிற்றில் உள்ள பைகளில் சுமந்து செல்கின்ற கங்காரு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்காகும் கோலா வாலபி மற்றும் டிங்கோ ஆஸ்திரேலியாவின் பிற முக்கிய விலங்கினங்களாகும் சிரிக்கும் குக்குபாரா அஹ் ஈமு ரெயின்போ முக்கியமான பறவை இனங்களாகும் ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை ஜாகரஸ் என்று அழைப்பார்கள் ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்கள் வேளாண்மை வளம் சார்ந்த தொழில்கள் மீன் பிடித்தல் உற்பத்தி தொழிலுக்கு வணிகம் சேவைப்பிரிவு ஆஸ்திரேலியாவின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை கோதுமை ஆஸ்திரேலியா முதன்மையான தனிப்பெயரா தானிய பயிராகும் நெல் கரும்பு மத்திய தரைகடல் வகை பழங்களானா திராட்சை ஆரஞ்சு பாதாம் பழம் பெர்த் அடிலைட் டாஸ்மேனியாவை ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது நெல் புகையிலை பருத்தி போன்றவை டாஸ்மேனியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது பயிரிடப்படுகிறது வெப்பம் மிகுந்த பகுதியில் வேளாண்மையுடன் செம்மறியாடு வளர்ப்பும் மேற்கொள்ளப்படுகிறது ஓட்ஸ் மக்காச்சோளம் பார்லி ஆகியவை

மிகுதியாக காணப்படுகிறது செம்மறி ஆடு தெற்கு ஆஸ்திரேலியா டாஸ்மேனியா விக்டோரியா நியூசவுத் வேல்ஸ் பகுதியில் வளர்க்கப்படுகிறது ஆஹ் கால்நடை பண்ணைகள் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரை பகுதிக்கு அருகிலுள்ள ஆஸ்திரேலியா மிகவும் புகழ்பெற்றது மீன் பிடித்தல் ஆஸ்திரேலியாவின் ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாகும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கடல் மீன் பிடிப்பு நன்கு வள~ நடைபெறுகிறது மீன் பிடிப்பு காடுகள் சார்ந்த பொருளாதாரம் ஆடு வளர்ப்புத்துறை ஆஸ்திரேலியா நன்கு வளர்ச்சி அடைந்தது~ ஆட்டு உரோமம் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என்று அழைக்கப்படுகிறது கனிமங்கள் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான ஏற்றுமதி பொருளாகும் இது வந்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் பத்து சதவீதம் பங்களிப்பை அளிக்கிறது பாக்சைட் லிமோனைட் ரூட்டில் சிர்கான் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலகின் முக்கியமான முன்னணி உற்பத்தியாளரா~ தங்கம் ஈயம் லித்தியம் தாது மற்றும் துத்தநாகம் உற்பத்தியில் இரண்டாவது முன்னணி உற்ப~ உற்பத்தியான இரும்புத்தாது மற்றும் யுரேனியம் உற்பத்தியில் மூன்றாவது பெரிய அஹ் உற்பத்தி~ நிலக்கரி உற்பத்தியில் நான்காவது பெரிய உற்பத்தியாகும் இது இந்நாடு திகழ்கிறது மேற்கு மற்றும் ஆஸ்திரேலியா அஹ் தெற்கு ஆஸ்திரேலியா பகுதியில் நிலக்கரி ஆஹ் கி~ கிழக்கு பகுதி தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நியூகேஸ்டல் முதல் சிட்னி வரையில் நீட்டி காணப்படுகிறது இரும்புத்தாது மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது பாக்சைட் தாதுவானது வளைகுடா பெர்த் மற்றும் டாஸ்மேனியா சுற்றியுள்ள பகுதியில் எடுக்கப்படுகிறது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பாஸ் நீர்சந்தி மற்றும் மேற்கு யுரேனியம் தாது வடமேற்~ பகுதிகளில் இருந்து பெறப்படுகிறது மேற்கு பா~ பாலைவன பகுதி பகுதியில் தங்கம் கிடைக்கிறது துத்தநாகம் வெள்ளி டங்ஸ்டன் நிக்கல் மற்றும் செம்பு போன்ற ஆஸ்திரேலியாவின் பண வகைகள் பானவகைகள் உற்பத்தி ஆஸ்திரேலியாவின் முதன்மை தொழிற்சங்கம் நதி கப்பல் கட்டு கட்டுதல் தகவல் மற்றும் தொழில்நுட்பம் சுரங்கம் காப்பீட்டுத்துறை விமானம் தொழிற்சாலை புல்வெளி டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியா பல்வகை ப~ பல வகையான போக்குவரத்து சாலை போக்குவரத்து பெரிதும் நம்பியுள்ளது ஆஸ்திரேலியா முப்பதுக்கும் மேற்பட்ட நல்ல ஓடுங்கள்ஓடுதளங்கள் விமான நிலையங்கள் நாட்டின் பயணிகள் ரயில் போக்குவரத்து நகரங்கள் நன்கு வளர்ச்சி அடைந்தாலும் நகரங்களுக்கு இடையில் மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து சற்றே வளர்ச்சி குறைந்து ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கின்படி இருபத்தஞ்சு புள்ளி இரண்டு மில்லியன்களாகும் இது உலக மக்களடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மூன்று நபர்களாக நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை இருபது புள்ளி பகுதி மக்களடர்த்தி மிகுந்த பகுதியாகும் அண்டார்டிகா ஒரு தனித்துவமான வாய்ந்த கண்டமாகும் ஆனால் இக்கண்டம் பூர்வீக மக்களை கொண்டிருக்கவில்லைஅண்டார்டிகாவில் எந்த ஒரு நாடும் இல்லை உலகின் இங்கே ஐந்தாவது பெரிய நாடாகும் துருவப்பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதி நிரந்தரபனியுடன் கூடிய மிக குளிர்ந்த அட்லாண்டிக் மற்றும் பசுபிக் பெருங்கடல் பள்ளத்தாக்கும் பீடபூமியும் மூவாயிரத்து இருநூறு மேற்கு அண்டார்டிகா கிழக்கு அண்டார்டிகா மேற்கு அண்டார்டிகா பகுதி வந்து கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது அஹ் நீட்சி என்பதை

அமைந்துள்ள மவுண்ட் எரிபஸ் செயல்படும் எரிமலையாகும் வெள்ளை கண்டம் என அழைக்கப்படும் ஒரே கண்டம் இதுவாகும் சில பனிக்கட்டிகள் உம் இது இதுவாகும் இக்கண்டத்தில் சில இடங்~ பனிக்கட்டி மீட்டர் ஆழம் வரை காணப்படும் புவிநடுக்கோட்டிற்கு அமைந்துள்ளதால் அண்டார்டிகாவின் காலநிலை உறைநிலை கால~ காலநிலை ஜூலை மாதங்கள் சூரியன் ஒரு போதும் இங்கு உதிப்பதில்லை தென் துருவத்தில் சுமார் தொண்ணூத்தி ஏழுதொன்னூறு டிகிரி செல்ஸியஸாக இருக்கும் கோடை மாதங்கள் டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஒரு போதும் மறைவதில்லை உம் தொ~ தொடர்ந்து பகலாகவே இருக்கும் கோடைகால வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்ஸியஸாக உள்ளது ஆண்டு முழுவதும் கடும் ப~ குளிரும் காற்றும் வீசுகிறது அண்டாட்டிகாவின் ஆஹ் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப் பெரிய பனித் தொகுப்பாகும் புவியில் காணப்படும் நன்னீரில் எழுபது சதவீதம் காணப்படுகிறது இக்கண்டத்தின் வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் உறை நிலைக்கு அஹ் கீழே இருப்பதால் பெரிய தாவரங்கள் எதுவும் காணப்படுவதால் சிறிய வகை தாவரங்கள் பாசிகள் படர்பாசி செடிகள் நுரைப்பாசிகள் மரப்பாசிகள் நுண்ணிய பூஞ்சைகளில் ப~ பனியை தாங்கி விடுகின்றன வளர்கின்றன பனிகளற்ற கடலோர பாறை நிலங்களில் மரபாசிகள் அண்டார்டிகாவில் நன்னீர் மற்றும் உவர்நீர் சிரியவகை மீன் செம்மீன்கள் கிரிவல் கிரில்கள் பெரிய திரள் காணப்படுகின்றன உணவுகள் அண்டார்டிகாவில் உயரமான சிகரம் வின்சன் மாஸிப் இது வந்து இக்கண்டத்தில் சென்டி~ அஹ் சென்டினல் மலைத்தொடர் தென்பகுதி அமைந்துள்ளது இக்கண்டத்தில் லாம்பர்ட் பனியாறு மிகப்பெரிய பனியாறாகும் பயன்படுத்தி நீலத் திமிங்கலம் கடல் பசு கடல் அஹ் விலங்கினங்கள் கடல் பறவைகள் பென்குயின் அல்பட்ராஸ் போலார் ஆஹ் ஆகியன இங்கு கா~ காணப்படுகிறது மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினமான நீலத் திமிங்கலம் உணவாக உட்கொள்கிறது இங்குள்ள அனைத்து விலங்கினங்கள் வந்து பறவைகள் குளிர்கால நிலையை எதிர்கொள்ள தங்கள் பென்குயின் பறவை பறக்க இயலாது இவைகளுக்கு இறக்கைகளை பதிலாக நீந்துவதற்கு பயன்படும் பிலிப்பர் மற்றும் தோலிலை பொதியுள்ள அகலமான பாதங்களை கொண்டுள்ளது சிறிய முதுகெலும்பற்ற உயிரினங்கள் அண்டார்டிகா கண்டத்தில் தங்கம் பிளாட்டினம் நிக்கல் தாமிரம் மற்றும் பெட்ரோலியம் நிறைந்து காணப்படுகிறது என்று அறிவியல் ஆய்வ~ தெரிவிக்கிறது ஈயம் தகரம் யுரேனியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவை இருப்பதற்கான தடைகள் காணப்படுகி~ மேலும் வெள்ளி பிளாட்டினம் இரும்புத்தாது கோபால்ட் மாங்கனீசு டைட்டானியம் இருப்பதற்கான உள்ளன வாணிபத்திற்கு பயன்படாத அளவு மிக குறைவாக உள்ளது அஹ் சர்வதேச ஒப்பந்தத்தின்படி இக்கண்டத்தில் காணப்படும் கனிமங்கள் வெட்டி எடுக்க அனுமதி இல்லை என்பதால் அஹ் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கும் நடை~ நடைபெறுவதில்லை ஆயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு

ஆகும் ஆப்ரிக்காவில் முக்கிய முதல் இந்திய அறையில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்திரி வட மற்றும் தென் துருவ~ தென் துருவங்களுக்கு அது இயற்கையின் தோன்றும் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறம் பச்சைநிற ஒளியில் கலந்து சூரியனிலிருந்து வரும் மின்னூட்ட உண்டாகிறது இது வந்து ஆஸ்திரேலியாவின் தென் துருவ ஜோதி எனவும் வடதுருவ வடதுருவ ஜோதி எனவும் அழைக்க~ வண்ண ஒளிக்கீற்று ஆஹ் ஒளிக்கீற்று குறிப்பாக உயர் நாடுகளில் புவி மாதிரி போல் புவி வரைபடங்கள் பல்வேறு இடங்களில் ஒப்பீடு செய்யவும் மக்களின் நடவடிக்கை அவர்களின் வாழ்விடங்கள் ஒப்பீடு செய்யவும் புவிப்படங்கள் பயன்படுகின்றன புவிப்பட பயிற்சியாளர்கள் துருவப் பகுதியில் அஹ் உலகம் முழுவதும் மக்கள் தொகை படிந்து உம் புவிப்படம் என்பது முழுப்புவியையோ அல்லது புவியின் ஒரு பகுதியவோ முறையாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் விவரங்களை தெளிவா காண்பிப்பது புவியியல் படத்தில் பணியாகும் உம் புவிப்படத்தை கற்றறிதல் என்பது புவிப்படத்தில் உள்ள விவரங்களை புவியியல் சார்ந்த விவரங்களை விவரணம் ஆகும் புவிப்படத்தை கற்றலின் மூலம் உம் ஒருவர் புவியின் மன வரை~ வரைபடத்தை உருவாக்கும் உம் திறனை பெறுகிறார்கள் புவிப்படம் ஹம் புவி~ புவிப்படம் புவிப்படம் மாதிரி பெரிய அளவிலே வேறுபடுகின்றன புவியை முப்பரிமாண இது புவியின் வடிவிலான ஒரு மிகச்சிறிய தோற்றமாகும் புவிப்படங்களை கற்றறிதல் புவிப்படம் உருவாக்கம் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு எனப்படும் இது புவிப்பட உருவாக்கத்தின் அறிவியல் சார்ந்த தளம் கலைநுட்பமாகும் இது கீழ்கண்ட புவிப்படத்தின் தலைப்பு புவிப்படம் அளவை புவிப்படவிளக்கம் அல்லது திறவு விசை அஹ் புவிப்படகோட்டுச் சட்டம் அமைவு குறிப்பு புவிப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அஹ் இது இந்த உள்ளடக்கம் குறித்து கூறுவது தலைப்பு ஆகும் பொதுவாக த~ தலைப்பானது புவிப்படத்தின் மேல் அல்லது கீழ் ஒரு விளிம்பு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் புவிப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உள்ளடக்கம் குறித்து கூறுவது தலைப்பு ஆகும் தலைப்பு புவிப்படத்தின் மேல் மற்றும் கீழ் ஒரு விளிம்பு பகுதி கொடுக்கப்படுகிறது புவிப்பட அளவை என்பது புவிபரப்பு உள்ள தொலைவிற்கு இதே அளவில் புவிப்படதின் இதனால் புவிப்படங்கள் அளவை கொண்டு உருவாக்கப்படுகிறது குறிக்கப்பட்டு புவிப்பட தலமையின் கீழ் புவியான புவிப்படத்தின் கீழ் பல பகுதிகளில் அஹ் புவிப்படங்கள் பெரியவற்ற அளவை கண்டங்கள் உம் அல்லது ப~ நாடுகள் போன்ற பெரிய நிலப்பகுதி இட~ இடப்பற்றாக்குறையின் காரணமாக இவ்வகை புவிப்படத்தில் சிறிய விவரங்கள் சேவை தவிர்க்கப்பட்டு

உம் பெரிய பெ~ இப்புவிப்படங்கள் சிறிய அளவை புவிப்படங்களை விட அதிக விவரங்கள் தருகின்றது அஹ் சிறிய பகுதி வட்டம் அல்லது மாவட்டம் போன்றவற்றை காண்பிக்க சிறிய அளவை புவிப்படங்களை விட அதிக விவரங்கள் தருகின்றன. உம் உலகின் மிகப் பெரிய நிலப்பகுதியில் அதிக அஹ் புவிப்படங்கள் வகைப்படுத்தப்பட்டு அவையான ஒரு ஒப்பீடாகும் புவிப்படங்கள் அளவை மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முக்கி~ வாக்கிய முறை கொள்ளளவு பிரதிபின்ன முறை அல்லது விகிதாசார உம் வரைகலை அளவை நேரியல் இம்முறையில் சொற்கள் விவரிக்கப்படுகிறது உம் ஒரு சென்டிமீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டர் அதாவது வரைபடத்தில் ஒரு சென்டிமீட்டர் நிலப்பரப்பு ஒரு கிலோமீட்டர் அஹ் தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் ஒரு எளிமையான வாக்கிய அளவுத்திட்டம் என்பது அளவையின் தோன்றி தொகுதி சென்டி மீட்டரிலிருந்து விகுதி மீட்டரிலோ அல்லது கிலோமீட்டரிலோ இருக்கும் அஹ் இது தொகுதி அங்குலத்தில் குறிக்கப்பட்டிருந்தால் விகுதி மைல் இம்முறையில் ஐம்பதாயிரம் எனவும் என்பது புவிப்படத்தின் ஒன்னு அலகு என்பது புவியில் ஐம்பதாயிரம் அலகுகள் குறிக்கும் கு~ குறிக்கும் அதாவது அதற்கடுத்து ஐம்பது~ ஒரு லச்சத்து ஐம்பதாயிரம் இந்த அளவில் சிறிய வரைகோல் போன்று வரைபடத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது இக்கோடு பகுதிகளாக சிறு பால் பண்ணை என்பது பெரும்பாலும் மாடுகள் அல்லது ஆடுகள் எருமை செம்மறியாடுகள் குதிரைகள் அல்லது ஒட்டகங்கள் போன்ற விலங்குகள் இருந்து மனித நபருக்காக பண்ணையில் விலங்கின் பால் அறுவடை செய்ய நிறுவப்பட்ட நிறுவனமாகும் இது பொதுவாக பால் அறுவடை தொடர்புடைய ஒரு பால்நோக்கு பண்ணை ஆகும் பால் பண்ணை அதற்குரிய தனிப்பால் பண்ணையிலோ அல்லது பால்நோக்கு பல்நோக்கு பால் அறுவடைக்கான பண்ணையிலோ அமைந்திருக்கும் பால் பண்ணை என்னும் சொல் நாடுகளுக்கு இடையே வேறுபடுகிறது எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் முழு பால் பண்ணையும் உள்ள வளாகம் பொதுவாக பால் பண்ணை என்று அழைக்கப்படுகிறது பால் மாட்டிலிருந்து பால் அறுவடை செய்யும் கட்டிடம் பாலகம் எண்ணப்படுகிறது பேரளவு பால் பல தொட்டிகளில் பால் தேக்கியுள்ள இடம் பால் இல்லம் எனப்படுகிறது பிறகு பால் வண்டிகளில் பால் கொள்கள ஏற்றி பால் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது பால் நிலையத்தில் பால் வணிக பயன்பாட்டுக்கான பாற்பொருட்களாக மாற்றப்படுகிறது நியூசிலாந்தில் பால் அறுவடை செய்யும் பண்ணையின் இடம் உள்ள இடம் பாலகம் எனப்படுகிறது முன்பு இது பால் கொட்டகை எனவும் வழங்கியது சில வேளைகளில் இவை கொட்டகையின் வடிவம் சார்ந்து விலாவெலும்பு கொட்டகை அல்லது குழிப்பாலகம் எனவும் அழைக்கப்படும் பாலகங்கள் எளிய கொட்டி அல்லது கொட்டகையில் இருந்து பனி பாயவை எளிமையாக கையாளும் சூழல் கட்டமைப்புகள் வரை மற்றும் அடைந்துள்ளன சில விலங்குகளால் விலங்குகளையால் இருந்து மட்டுமே பால் அறுவடை செய்யும் சில நாடுகளில் பண்ணை மோர் வெண்ணெய் வெண்ணெய் தயிர் போன்ற பால் பொருட்கள் நிறைய பணியே~ பணிகளையும் உள்ள~ உள்ளடக்குவது உண்டு இவ்வகைகளை பார்ப்பொருளாக்கம் ஐரோப்பாவில் வழக்கமாக பின்பற்றப்படுகிறது ஐக்கிய அமெரிக்காவில் பால் பண்ணை என்பது வெண்ணெய் நெய் போன்ற பற்பொருட்களை செய்யும் நிலையத்திற்கு விற்கும் இடத்திற்கும் சேர்க்கும் நிலத்துக்கும் கூட வழங்குகிறது நியூசிலாந்தில் பாலங்காடி என்பது பொதுமக்கள் பால் வாங்கும் தெருமனை கடைக்கும் சேரங்காடி வழங்குகிறது பணியாளர் பணியாளர் ஆகியவற்றுக்கும் வழங்குகிறது